நா மட்டு என்ன பத்துட்டு இருக்கேன்னுனா சொல்றே சொல்றா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 விளையாடலா

டேய், tab super ஆ இருக்குடா ஆனா என்ன company ன்னு தெரிலடா இது ஏய் சத்தியமா, அருமையான tab என்ன பண்ற tab அ வச்சுகின்னு

அப்படியா அஹ்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 டேய் டேய் இங்க வரைக்கு கேக்குதுடா எப்புட்றா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

அப்டி ஏன்டா கத்துற

tab திருப்பி கேட்டின்னுருக்குதுடா tab super ஆ இருக்கு . டேய் miss கேக்குதுடா

ஆமா உ~ உன் தம்பி பேர் என்னது

அத யார் சொன்ன

உன் தம்பி பேர் நா கேட்டேன் உன் தம்பி பேர் என்னது

no you bad words எல்லாம் use பண்ணகூடாதுடா தப்புடா miss என்ன சொன்னாங்கோ, வார்த்த தானே பேச வேணாம்னு சொன்னாங்கோ சரி தெரியாம பேசிட்டே ஏய் அங்க record note ல இருக்குடா

லோகு நாய் ஒட்டுகேக்குது ஒட்டுகேக்குது ஆனா ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறாங்கப்பா பக்கத்துல இருந்தே. சரிப்பா, சரிப்பா வாயை மூடுப்பா. ஏய் லொட லொட வாய் பேசிட்டேயிரு எதாச்சி அய்~யோ ஏய் வாய் full ல வலிக்குது

ஏன்டா english word லா use பண்ற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 சொல்றா தெர்லடா உனக்கு தெரியுமே நல்லா அது வந்து, ஜெய~ ஜெயந்தின்னு நினைக்கிறே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 என்ன correct ஆ correct ஆ சொல்றேன்ற டேய், நீ phone ல பேசுறதை விட, வெளிய பேசுறது clear ஆ கேட்குதுடா அப்படியே கத்துடா

no டேய் என்னடா bad words லாம் use பண்ற சொன்னேன்

அப்போ எதுக்கு பேசுற கோபி எதுக்குடா பேசுற இதெல்லா ரொம்ப தப்பு பண்றடா குமரேசன்

சேரி சேரி பேசுடா

C Type ஏய் சின்ன பின்னுடா tab க்கு charger உ அஹ் அப்ப படம் பாரு ஏதாச்சு ஆஹ் டேய் off பண்ண button லா மேல இருக்குதுடா அப்பா

என்னடா, இப்பதான் ஒன்பது நிமிஷம் ஆயிருக்குது. அடப்பாவி, இன்னும் அரை hour பேசணுமா

இதுதான் அந்த செதுருவான

எ~ என் room ல கேக்கல ஏய் உன் நீ பேசுறது எப்படி டேய் மூக்கு நோண்டி டேய் மூக்கா நோண்டின்னுகிறே டேய்ய் அஹ் இங்க பாரு, இங்க பாரு, நல்லா clear ஆ கண்ணை திறந்து பாரு, கண்ணை விரிச்சின்னு பாரு. டேய், நீ மூக்கை தானே நோண்டின்னுருக்கிறே ஏன்டா, இப்படிலா அசிங்கமான வார்த்தைலாம் use பண்ற அப்பா room ல AC சில்லுனு இருக்கு டேய் இன்னும் இருபது நிமிஷம் இருக்குதுடா, பேசுடா எதாச்சு.

இதுக்கே நாக்கு தள்ளிடுச்சுடா.

இதுக்கே நாக்கு தள்ளிச்சு, தண்ணி வேணுன்டா. சேரி உங்க room ல எத்த~ எத்தன computer இருக்கு

ஒண்ணு, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து. ஏய் இல்ல இல்லை

நில்லு நில்லு ஒண்ணு, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு குமரேசன் பத்து, அவ்வளவுதான். வித்தா எவ்வளவு காசு வரும்னு கேக்கறேன்

வித்தா எவ்வளவு காசு வரும் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு போடு. ஒண்ணுத்துக்கு ஒண்ணா ஒரு ரூபாவா? ஆமா செம்ம comedy ல சிரிச்சிரு, சிரிச்சிடு.

சொல்றா, சொல்றா, நீ சொல்றா, நீதான்டா பெரிய ஆளு சேரி, ஒரு பத்து ருபா~ ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கலாமா

ஏய் ஆமா இதுல laptop வேற ஏய், கூட எத்தன என்னமோ இது இருக்குது? ஏய், வாய்கிட்ட வச்சு பேசுடா. டேய் கீழடா டப்பா கீழே, டப்பா மாதிரி இருக்குதா டப்பாவா என்ன டப்பா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

ஆஹ் அந்த கருமந்தான் எத்தனை இருக்குது அங்க டேய் computer student ஆ இருந்துட்டு அதுகூட தெரியாம இருக்குது

அதா பத்து இருக்குது.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

ஆஹ் ஆமால்ல keyboard அது ஒரு, அஞ்சு ரூபாவ போட்டுக்கோ முப்பது, முப்பது into பத்து

ஏய் அந்த wire லாம் free தா free ஆ கொடுத்துடலா.

அஹ் ஏய் school நம்ம school டா, எப்போ வேணா வரலாம், எப்ப வேணா போலாம். ஏய், stool டா, செவுடு. ஓ stool ஆ அது gift உ chair இருக்குதா

ஆஹ் chair ஒரு பத்து ரூபாய் போட்டுக்கோ நூத்தி நாப்பது டா ஏன் english ல பேசறே

ஏன்டா english ல பேசற நாற்பது என்ற, நாற்பது english சா உங்க ஊர்ல எதோ, first உ சொன்னியே உட்கார்றதுக்கு chair உ சேரி உங்க ஊர்ல, உங்க ஊரு என்னா ஊரு அஹ் இந்த ஊரு

இந்த ஊருடா.

உங்க ஊருக்கு எப்படி போகணும் route சொல்லு route ஆ

டேய், என்னடா டேய் ஊருக்கெல்ல போனதில்ல

டேய் நீ பேசுறது என்ன டேய் late ஆ எனக்கு வந்து சேருது

இங்க பாரு நீ அங்க

hello எனக்குதான் stuck ஆவுது ஒழுங்கா பேசுடா

டேய் stuck ஆகுது என்னாது hello hello டேய் யப்பா

உன் voice ஆ அது சீய்ய் சேரி எத்~ நீ எத்தன school மாறிக்கிற ஆஹ் இதோ இத்தன school லு

ஏய், சொல்றா ப~ அஹ்

டேய், break ஆகுதுடா என்னா bre~ டேய் நீ net ன்னா, என்ன பார்க்குற என்ன படம் பார்க்கிறியா net break ஆகுது

என்ன password உ ஏய் miss ஏ computer ல உக்காந்து நோண்டிட்டு phone code கேளுடா, என்னடா நீ என்ன இப்படி பண்ற?